phone ன பாத்துட்டான். so அதனால அவன் silent ஆயிட்டான். இல்லைன்னா பயங்கரமா அடிச்சிக்கிறானுங்க அவன் அந்த மாதிரி அடிக்கும் போது கிள்ளும்போது ஏதாவது கொஞ்சம் மிரட்டு அபி நீ நேத்து சொன்ன தோசை கரண்டி வச்சு மிரட்டுனேன் கோக்கி காலையில அப்படியே பார்க்கிறான் கோக்கி, ஒரு reaction னும் இல்லை, பய~ கொஞ்சம் கூட மூஞ்சியில பயம் இல்லை ஆஹ் அஹ் நான் வந்து அடிக்கிறதில்லை. அதுக்கு, அவளுக்கு இருக்கு ஆனா ஐயோ அவங்க எந்திரிச்சு போனாங்கன்னா அதாவது சூடு எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படிங்கற ஒரு பயம் மட்டும் இருக்கு. இத்தனைக்கும் நான் அடுப்பும் பத்த வைக்க மாட்டேன். சும்மா கரண்டி மட்டும் மேல வைப்பேன் அவ்வளவுதான் வேகமா நான் எந்திரிச்சு போனாலே, நான் வேற ஒரு விஷயத்துக்காகதான் போவேன். ஆனா வேகமா நான் எந்திரிச்சு போன வேணாமா, வேணாமா வேணாமான்றுவாங்க ரெண்டு பேரும்

இவன் அப்படித்தான் இருந்தான். அவன் எப்ப அப்படி இருந்தானா, four years ல அப்படி இருந்தான். அவங்க அப்பா பயமுறுத்தினாரு. அதுக்கப்புறம்ல அவனுக்கு அந்த பயம் விட்டுப்போச்சு கோகி. பசங்க இல்ல? பயங்கரமா பண்றானுங்க உம் அவங்களை இல்லைன்னா வேற ஏதாவது சொல்லி வேற ஏதாவது விளையாடுறது கொடுத்து அந்த மாதிரி divert பண்ணு அபி விளையாண்டாலுமே விளையாடுறானுங்க. அதை ஒரு கொஞ்ச நேரம் fight பண்ணுவானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, அவனுங்களே விளையாடுவானுங்க. ரொம்ப நம்ம விளையாண்டுட்டுதான் தான் இருப்பாங்க. mostly அடிச்சுக்க மாட்டானுங்க. அந்த விளையாடுறதுலதான் அடிச்சுக்கிறானுங்க. இவ~ இவன் அவன் toys அ புடுங்குறது. இவன் வேணும்னே, போய் கோ~ குட்டி தம்பிட்ட புடுங்கிருவான். சின்னவுனுக்கு கோவம் வந்துரும். அவனோடதா புடுக்குன்னா அடிச்சு வச்சுக்கிறது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 அது நாங்க மத்தியானம் செய்வோம். அது saturdays afternoon ன்னு ஏதோ செய்வோம். இப்ப night ல work இருக்கும்போது tiffin செய்யும்போது அவனுங்கதானே விளையாடுவானுங்க அப்பதான் அடிச்சுப்பானுங்க TV போட்டுவிட்டு, ஏதாவது rhymes இல்லைன்னா story அந்த மாதிரி பார்க்க வச்சிடு

அப்பயும் அவன்தான் பார்ப்பான். இவன் கம்முனே இருக்க மாட்டான். அந்த gap ல, இவனைப் போய் அடிப்பான். அவன் TV பார்த்தால், இவனுக்கு பிடிக்காது. chair க்கு அடிச்சுக்குவானுங்க உட்கார இடத்துக்கு அடிச்சுக்குவானுங்க எல்லாத்துக்குமே fight பண்றானுங்கடி நீ. பெரியவனை வந்து, TV பார்க்க சொல்லிட்டு சின்னவனை kitchen க்கு கூட்டிட்டு போயிடு. அப்ப கூட்டிட்டு போயிட்டு நீ ஒவ்வொரு things ஆ நீ பெரியவனும் kitchen க்கு வந்துருவான் தம்பி, நீ கொஞ்ச நேரம் TV பாரு, நான் இவனை divert பண்றேன் அப்படின்னுட்டு அவன சொல்லிட்டு ஓ கேட்கவே மாட்டானுங்க அதான் எனக்கு பிரச்சனை. அதாவது, நான் எங்க இருக்கேனோ ஸ்ரீ சாயி அங்கதான் இருப்பான் ஸ்ரீ சாயி எங்க இருக்கானோ, ஸ்ரீவிஷ்வா அங்கதான் இருப்பான். ஸ்ரீ சாயி என் பின்னாடியே சுத்தினான்னா ஸ்ரீவிஷ்வா kitchen லையே எல்லாரும் இருந்தானுங்க. என்னால வேலை செய்ய முடியாது. எதையாவது இழுத்து போட்டுக்கிட்டே இருப்பானுங்க எனக்கு அப்ப கோவம் வரும்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 அவன் இப்பயே remote கேட்டு சண்டை போடுறான், இவன்கிட்ட மொத்தத்துல எதுக்காவது வந்து fighting பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அப்புறம் நம்ம mummy ட்ட அன்னைக்கு ஒண்ணு சொன்னேன். என்னன்னா அவனுக்கு இப்ப one and half years தான்டா ஆகுது. but ஆனா பயங்கர maturity ஸ்ரீவிஷ்வாக்கு அவன் cup வந்து, நான் sink ல search பண்ணிட்டு இருந்தேன் தங்கம், cup அ காணோம், இருடி போய் மம்மம் சாப்பிடலான்னு wait பண்ணிட்டு இருந்தேன். நான் தேடிட்டு காணோன்டா எங்கயோ பாத்தியான்னு கேட்டேன். அவன் போய் அவன் cup எடுத்துட்டு வந்து எனக்கு தர்றான்

இவ வந்து, இனியா வந்து அந்த மாதிரிதான் இருந்தா. இனியா வந்து ஏதோ ஒரு things அ நம்ம தொலைச்சுட்டாலோ இல்லை எங்கேயாவது வச்சுட்டாலோ அவங்க correct ஆ, தேடி தர்றாங்க correct ஆ, அந்த தூக்கத்திலே எந்திரிச்சு கூட அது இங்கே இருக்கு அப்படின்னு correct அ சொல்லுவா அந்த, அந்த spot அ வந்து அப்படியே நல்லா இது ஆஹ் கோக்கி அதாவது பயங்கர இந்~ இந்த காலத்து குழந்தைங்களுக்கு பயங்கர maturity அதிகம் டக்கு டக்குன்னு இப்பவே catchy பண்ணிடுறாங்க. mummy அதான் சொன்னேன், உனக்கு ஒன்றரை வயசுதான். but ஆனால் இப்பவே இதெல்லாம் identify பண்றான்னா, இன்னொரு two, three years நீ சமைச்சு வச்சா அவனுங்களே சாப்பிட்டுக்குவானுங்கடின்னு என்னை ஓட்டிட்டு இருந்தாங்க அவன் பயங்கர maturity அ இருக்கான் அப்பிடி அபி. யாழினிகிட்ட எதாவது கேட்டா எனக்கு தெரியலைம்மா எனக்கு தெரியலைம்மான்றுவா. இனியா தான் வந்து அந்த இடத்தை correct ஆ சொல்லுவா, அந்த இடத்துலதான் இருந்துச்சுன்னு அப்பிடின்னு சொல்லி சொல்லுவா correct ஆ அங்க போய் பார்த்தாலும், remote அ எத்தன தடவ காணோம் தேடுவோம்.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

அவ வந்து யா~ இனியா இவ யாழினி வந்து எப்படின்னா அது எனக்கு தெரியலம்மா. அப்பதான் கையில வச்சிருந்து ஏதாவது பண்ணிட்டு இருப்பா. எங்க பாப்பா அது? இப்பதான் குடுத்தேனே அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியலையே, அப்படின்றுவா அவ்வளவுதான்

இந்த மாதிரிதான் போயிட்டிருக்கு.

ஆஹ் அஹ் பாப்பாவா

three complete ஆகப்போகுது அபி okay அப்படின்னு பார்த்தாலும், இப்ப இது three complete தான்.

நீ அப்போ, ஆயுத பூஜைக்கு சேர்த்துனின்னா, correct ஆ இருக்கும். but ஆனா, இந்த ஜூன்லேயே, நம்ம சேர்த்திடலாம்

okay, okay அப்ப, அவளும் LKG யா?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 pre KG தான் போடப் போறியா? அப்ப four, okay, okay ஆமா five four க்கு போடலாமேடா LKG யே ஏய், four complete ஆனாதான் LKG போடுவாங்க அபி ஆஹ் இவனுக்கு four லயே actual ஆ சேத்தலாம்டா. four ல LKGfive லதான் UKGsix ல first standard தானே baby month ல கூட வந்து strict பண்றாங்க அப்படியே. நீ இந்த month end ல இருந்தேன்னா கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. okay, okay actual அ four ன்னா LKG தான், four years ன்னு அதான் நான் கேட்டேன், LKG க்கு நீ ஆயுத பூஜை சேர்த்துனின்னா, correct ஆ இருக்கும்னு. நான் LKG க்குதான் நினைச்சேன். நீ pre KG ன்னு சொல்றியா ஆமா, மார்ச் first பொறந்தவங்க eligible ன்னு சொல்லுவாங்க. இதே feb, last பொறந்தவங்க eligible இல்லைன்றுவாங்க. அந்த days ல கூட இது பண்ணுவாங்க அப்பிடியா அப்~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

ஆமா அஹ் கீழ் வீட்டுல இருக்கவங்க, பாப்பாவோட friend வந்து,

இவ்ளோ ஆனா இத்தனைக்கும் ரெண்டு பேரும் same ஆ வந்து ஒரே இதுல தான் படி~ அஹ் போட்டாங்க இங்க pre KG ல.

ஆஹ் pre KG படிச்சா LKG ல கொஞ்ச நாள் இருந்தா அப்புறம் LKG அப்பிடியே stop பண்ணிட்டு UKG படிக்கவே இல்லை direct அ first standard போ~ போய்ட்டாங்க அப்புறம் எப்படி அவளுக்கு தெரியும்? இவ UKG படிச்சங்காட்டி இப்ப ரெண்டு பேர்த்துக்கும் one year different ஆ படிக்கிறாங்க ரெண்டு பேரும். pre KG ஆனா same ஆதான் படிச்சாங்க

LKG சேத்தணும் அப்படின்னாவே கண்டிப்பா pre KG இனி ஏதாவது வேற school ல படிச்சதோட admission அந்த இது வேணும். TC வேணும்

CBSE லயா join பண்றாங்களாடி

இல்லை சேர்த்துக்க மாட்டாங்களா okay okay இதுக்கே நான் போகலடி அதனாலதான், CBSE ஏ வேணான்னு விட்டாச்சு அதை கேட்கவும் இல்லை அது வேற. எனக்கு matriculation ஏ கொஞ்சம் நல்லா இருந்தா okay வாதான் இருந்துச்சு

fees உம் ரொம்ப அதிகமா இருக்கு எல்லாம் ஆமாண்டா, CBSEnormal லா, இங்கேயே உனக்கு fifty கேக்குறாங்க. அங்க இன்னும் extra கேப்பாங்க அங்க எவ்ளோ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

உன் voice little break ஆகுது இப்போ okay வா? ஏய் உன்து ரொம்ப நேரமா அப்பிடித்தான் கேக்குது அதனால தான், நான் இடத்தை மாத்துனேன்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

சரி, சரி. அதுதான் இப்போ நாங்க சோழிங்~ போயிரலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அபி

அங்கேயே வீடும் சோழிங்கநல்லூர் சோழிங்கநல்லூர்லயா அண்ணா office இருக்கிற இடமா? ஆமா, அவங்க office இருக்குறது வந்து சிறுசேரி okay சோழிங்கநல்லூர் அப்புறம் எதுக்கு பாக்குறீங்க? சோழிங்கநல்லூர்ல வந்து அத்தை வீடு இருக்கு சரி அங்கேயே பாத்து போய்டலாம் காவியா, காவியா அங்க போயிட்டாங்க.

கீழ தானே இருந்தாங்க, உங்க flat ல? ஆமா, அவங்க இப்ப போயிட்டு one month கிட்ட ஆயிடுச்சு one month, one-and-a-half month ஆயிடுச்சு okay, okay அன்னைக்கு கேக்கும் போது காவியா இங்கதான் இருக்கான்னு சொன்னில்ல நான் கீழேதானே இருக்கா அப்படின்னு நினைச்சேன் ஆஹ் அதான் அங்க போயிட்டாங்க.

அங்க nearby schools எதாவது, நல்லா இருக்கா schools எல்லாமே super schools ஆ இருக்கு அபி நாராயணா hi tech விசாரிச்சோம் நல்லாருக்கு

இப்ப first standard அப்படின்னா அதுக்கு ரெண்டு

அந்த மாதிரிதான் இருக்கு. அப்புறம் ஒரு class க்கு வந்து ரெண்டு teachers தானாம். okay எத்தனை members ஒரு class க்கு? thirty two தானா thirty two க்கு ரெண்டு பேர் போதுமே, fifteen, fifteen நம்ம handle பண்ணாலும்.

அதனால அந்த மாதிரி இருக்கு எல்லாமே. ஒரு, இப்ப நமக்கு எத்தனை subject இருந்தாலும் அந்த two teachers தான் வந்து நமக்கு teach பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்லா இருக்கும் எல்லாமே? அதுதான், குழந்தைங்களுக்கு எவ்வளவு easy ஆ புரியும். அவங்க நல்லா இது பண்ண முடியும். அந்த குழந்தைங்களைப் பத்தி easy ஆ அவங்க learn பண்ணுவாங்க அஹ் அது எல்லாமே எனக்கு புடிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா என்னன்னா ஒருத்திக்கு எண்பதாயிரம் ஆகுது

eighty ஒருத்திக்கு eighty ஒருத்திக்கு eighty யாடி அப்போ ரெண்டு பேர்த்துக்கு என்னடி? ஒண்ணே முக்கால் லட்சம் அதிலே போச்சா one point sixty அடா டா டா செம்ம ஆஹ்

ரெண்டு பேத்துக்கு one point sixty அதான் one lakh sixty thousand super ஆஹ் இப்ப நான் இங்கே இந்த school ல வந்து, ரெண்டு பேத்துக்கும் சேர்த்தே அந்த அவ்ளோதான் வரும் ஆஹ் அஹ் இங்க thirty, thirty five தான் சொல்ற இல்ல அந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கு தான் யோசிச்சிட்டு இருக்கோம். fees னால தான் யோசிக்கிறோம்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 but ஆனா, அவ்ளோ நல்லா சொல்லி தர்றாங்க. பேருக்குதான் matriculation first என்னமோ coaching நல்லா இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாரும் ஆஷ்ரம், ஆஷ்ரம்னாங்க நானுமே ஆஷ்ரமா வேணாம்பா அப்புறம்தான் சொன்னாங்க, இல்லை, இப்ப எல்லாமே மாத்திட்டாங்க, நல்லா இருக்கு, வேணா நான் சேர்த்தறேன். நீ பாரு, உனக்கு புடிச்சா ப~ வச்சுக்கலாம் இல்லைன்னா LKG தானே இப்ப UKG அடுத்த school போயிக்கலாம் அப்பிடின்னாரு but ஆனா

கான்பூர்ல வந்து army school ல work பண்ணவங்க அந்த ma'am உ. அவ்ளோ நல்லா teach பண்ணுவாங்க. நல்லா guide பண்ணாங்க ஸ்ரீ சாயி அவ்ளோ நல்லா படிச்சான். இப்ப இவங்களுமே வந்து anglo Indian ma'am உ

aged ma'am தான். ஆனா நல்லா teach பண்றாங்க. நல்லா, growth இவனுக்கு இருக்கு. dairy யும் அவங்களே எழுத வைக்கறாங்க. UKG ல dairy அவனே எழுதுறான். எல்லாமே இப்போ one to five hundred எழுதறான் சொல்றான் நம்ம number lines உனக்கு ஞாபகம் இருக்கா maths ல? உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியலே. number lines dots வச்சு, இப்படி numbers கீழே போடுவோம் இந்த number ல இருந்து, இந்த number க்கு, நம்ம curve போட்டு cou~ count பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம், எனக்கு, third standard லதான் வந்துச்சு மைசூர்ல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

அதாவது ரொம்ப advance ஆ போகுது. அதான் ரொம்ப அதுவும் astragen syllabus வந்து, ரொம்ப advance ஆ போகுது, இவங்களுக்கு ஆனா UKG க்கு அது வந்து கொஞ்சம் tough ஆ தான் இருக்கு.

but ஆனா, அவங்க manage பண்ணி, புரிய வச்சு சொல்லி கொடுத்துறாங்க. அவன் addition பண்றான். அவன் addition பண்றான். subtract புரியுது அவனுக்கு. அதாவது, இப்ப நான் matriculation லேயே CBSE level க்கு கொண்டு வந்துட்டாங்க, இவங்க school ல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

ஆஹ் எழுதுறான் one to ten, one to twenty, complete ஆ எழுதுவான். அதுக்கப்புறம் thirty, forty, fifty அப்படி. அப்படி practice கொடுத்து இருக்காங்க அதுவுமே எழுதறான். ஏன்னா கொஞ்சம் confuse பண்ணிக்குவான். ஆனா இதோட easy method வந்து இப்படித்தான்ப்பா. அப்படின்னா இதை சொல்லிக் கொடுத்தோம்ன்னா எழுதிருவான் புரிஞ்சிக்கிறான்

இதோட என்னன்னா நீங்க இதுக்கே இப்படின்னா அவங்க ரொம்ப அவங்களே சொல்றாங்க. ரொம்ப syllabus tough தான். but ஆனா இப்பயே அப்படித்தான் தர்றாங்க. ஆனா, first standard க்கு எல்லாம் வந்து tables வந்து seventh table வரைக்கும் சொல்லணுமாம். first standard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

அது ரொம்ப பேசணும்.

இனியாக்குமே, tables எல்லாம் எதுவும் சொல்லிக் கொடுக்கலை. நானாதான் tables ஒவ்வொண்ணும் படி அப்படி சொல்லிக் கொடுத்துட்டு

seven எல்லாம் ரொம்ப அதிகம்ல. seventh table எல்லாம், நம்ம fourth, fifth லதான் படிச்சோம் இவங்களுக்கு first standard ஏ ரொம்ப அதிகம் ஆனா, என்ன தெரியுமா? இவளுக்கு அந்த grammar எல்லாமே இருக்கு அபி. tense, past tense உ future tense உ அதெல்லாம் இருக்கு. அப்புறம் vowels இருக்கு

இவங்களுக்கு vowels உ words கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது வந்து vowels சொல்லிக் கொடுத்தாங்க. அதிலேயும் வந்து இப்ப action words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

அதுதானே இப்போ அவங்களுக்கு முக்கியம். action words உ, words வந்து under on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

jumbled letters இவங்களுக்கு இருக்கு. சும்மா activity ஆ தான் சொல்லித்தர்றாங்க இருக்கு அதுவுமே இருக்கு. நம்மளே யோசிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வையேன் அப்படி கொடுக்குறாங்களாடி நாமளே யோசிக்கிற மாதிரியா உம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம puzzles ல, நம்ம circle பண்ணி விளையாடுவோம் இல்ல ஒரு wordings குடுத்துருவாங்கன்னு நம்ம search பண்ணி circle பண்ணணும். இப்ப game ல crocodile ஒரு animal name குடுத்திருந்தாங்கன்னா, நம்ம அதைத் தேடி circle பண்ணணும். அந்த மாதிரி puzzles வந்து, இவனுக்கு தர்றாங்க, exam க்கு குடுத்திருந்தாங்க EVS க்கு ஹம் ஹம் உம் normal லா water animals எல்லாமே EVS ல mostly இவங்களுக்கு வந்திருது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

அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க, அ ஆ இ ஈயோடதான் நிக்கிறாங்க ஹிந்திக்கு. மத்தது நாலு subject தான் அவங்க இது பண்றாங்க ஓஹோ ஹிந்தி உங்களுக்கு பாப்பா இப்ப first standard ஆ one year difference அ இவனுக்கும், அவள் first standard இப்ப முடிக்கப் போறா LKG UKG லியுமே, அந்த க அ ஆ இ ஈ full ஆ முடிச்சுட்டாங்க. ஆஹ் அப்ப இப்ப அந்த ka kha ga gha gna வும் full அ முடிச்சிட்டாங்க அது போன இதுலயே முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன்.

அ ஆ இ ஈ ka kha ga gha gna முடிச்சிட்டாளா அதுக்கப்புறம் a se anar, a se amar அப்புறம் இதை படிக்கிறாளா

ஆமாம், நல்லா முடிச்சிட்டான்னா, அதுக்கப்புறம் வந்து, க plus அ equal to அந்த மாதிரி ஏதாவது பண்றாளா அதையும் முடிச்சிட்டா ஏ அதையும் முடிச்சிட்டாளாடி